நான் போல எங்க வீட்ல போயிட்டு வந்துட்டு சொன்னங்க time இல்லை எனக்கு அதுனால நான் போல இந்த மாதிரி நெறைய வந்துட்டு நெறைய இடத்துல இந்த smart city தான் ready பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடமும் இப்ப அந்த race course road ல லாம் வந்துட்டு அப்டித்தான் இங்க time machine மாறி ஒன்னு வச்சிருபாங்க அந்த மாறி இருக்கும் அதுல photo எடுக்குறதுக்கு இப்டி இப்டி cross cross light அடிச்சிட்டு அதுல அந்த time machine மாறிலாம் photo எடுக்குறதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த அந்த அந்த road ல வந்துட்டு இந்த seven wonders இருக்குல அது வச்சிருக்காங்க தாஜ்மகால் வச்சிருக்காங்க குட்டிய அப்புறம் வந்துட்டு Eiffel tower அதுலாம் குட்டி குட்டியா அதுல பக்கத்துல நின்னுநின்னு photo எடுத்துக்குலாம் color color light க போட்டு super இருக்கு அங்க அங்க நெறைய street food அங்கலாம் போய் சாப்டகூடது ஆனா

தனியா இருக்கு முன்னாடி கடைகலாம் இருக்கு அங்க நின்னு சாப்ட்டுட்டு ஏனா அங்க போட்ட நம்ம ஆளுகலாம் அப்டியே குப்பை பண்ணிருவாங்கள

விட்டா அங்க photo shoot டே எடுக்கலாம் போல ஆமா நல்லா காலைலலாம் ஆளுக இருக்கறதுல evening னா அங்க நல்லா walking போறதுக்கு ஆகட்டும் அங்க தண்ணியும் இருக்குல அதுனால வந்துட்டு walking போறதுக்கு light setting லாம் போட்டு super நாங்க ஒரு time அந்த வாலாங்குளம்க்கு போய் இருந்தப்பபோது கூட ஒரு photo shoot எடுத்திட்டு இருந்தாங்க

நான் boating க்கு வந்துட்டு ticket தான் அதுக்கு rate இவ்வளவு இவ்வளோ நேரத்துக்கு இந்த மாறி னு சொல்லிட்டு

சும்மா போயிட்டு வந்து enjoy பண்ணிக்கலாம் அந்த மாறி

ம் மத்தபடி வேற ஏதாவது இது பண்ணா மட்டும் தான் காசு ஏதா ம் boating போனா மட்டும் தான் காசு அப்புறம் ஏதாவது வாங்கி சாப்டேனா அதுக்கு காசு

boating மட்டும்தான் boating ன இப்போ கும்மலா கூட்டிட்டு போற அந்த மாறி ஒரு நாலு அஞ்சு பேரு ஏழு எட்டு பேரு போற மாறி அந்த boat உம் இருக்கு ரெண்டு நாலு பேரு மட்டும் நின்னு காலு மிதிசிட்டே வாத்து மாறி இதுல போவாங்கள அது இருக்கு ரெண்டு பேரு மட்டும் காலு pedal பண்ணிட்டே போறது இருக்கு

அது எல்லாமே இருக்கு அவங்க குடுத்திருவாங்க அந்த bag இவ்ளோ நேரம் time வச்சிட்டு நீங்க போயிட்டு வாங்க அப்டின்னு அங்க ஏதாவது உள்ள ஆளுங்க இருப்பாங்களா அதுக்குள்ள ஆளுங்கலாம் இருப்பாங்க பா அப்டிலாம் ஏதும் நல்ல condition ல தான் வச்சிருபாங்க உள்ளலாம் யாரும் ஆளுங்க இல்லை இந்த மாறி ரெண்டு பேரு நாலு பேரு போறதலாம் நாங்க பாத்தோம் அப்டிலாம் யாரும் இல்லை

boating போறதுக்கு எவ்ளோ வாங்குறாங்க தெரியல நாங்க இந்த இதெல்லாம் நாங்க கேக்கலை அப்புறம் ஒரு அங்க grill லு கடை இருக்கு shawarma எல்லாமே பண்றாங்க biryani அது biryani அந்த biryani கடை இருந்துச்சு அங்க அதோட setting super இருந்துச்சு

அதுல வந்துட்டு வந்து open top roof இல்லை மேல open top மேல இப்டி செக்குடு செக்குடுடா இந்த மாறி லை இதெல்லாம் போட்டு இருப்பாங்க light எல்லாம் அதுக்கு எல்லாம் light போட்டுவிட்டு அங்க அங்க தொங்கற மாறி பூ செடி எல்லாம் இருக்கும்ல plastic அந்த மாறி எல்லாம் தொங்க விட்டு கீழ வந்துட்டு அந்த புல்லோட இருக்குற mat அதுல table போட்டு பக்கத்துல தண்ணி அந்த side தண்ணி இந்த side வந்துட்டு இவ்வுங்க இப்டி உக்காந்து beach view ல சாப்டுற மாதிரி வச்சிருந்தாங்க ஆனா எப்டி rate லாம் எப்டி அதிகமா இருக்குமா அங்க தெரியல நாங்க அங்க லாம் எதுமே சாப்டல எங்களுக்கு போனோம் அங்க full சுத்து பாக்குரகுள்ள இருட்டிடுச்சு

நாங்க அந்த தொங்குற அந்த தண்ணி மேல உள்ள பாலத்துக்கு போணும் போணும் னு தான் நாங்க ரெண்டு பேரும் போனோம் கடைசீல அதுக்கு எந்த வழியா போறதுனே தெரியாம அத தேடியே பாதி நேரம் போயிருச்சு எங்களுக்கு நாங்க போனா late ஆகாதுல உங்களையே கேட்டு போய்ரலாம்ல

நாங்களே அங்க இருந்துட்டு எங்களுக்கு தெரியவே இல்லை அப்புறம் நாங்களே சுத்தி புடுச்சு போய்டோம் ஒரு வழியா

அப்புறம் இது உக்கடம்ளையும் வந்திருச்சு னு சொல்லி வந்திருஞ்சு உக்கடம் னு இருந்த அது நம்ம கோவை அஹ் அது அங்கையும் தான் அந்த boating

ஆனா அத நான் பாக்கலையே நாங்க அந்த side பாக்கல

நான் போய் பாக்கல ஆனா insta ல வந்துச்சு அது தான் பாத்தேன்

நல்லா இருந்துச்சு ஆனா அது பாக்கைல ஆனா அப்டி editing பண்ணி போட்டு இருக்காங்களா இல்ல open பண்ணிட்டாங்கள னு தெரியல ம் ம் நாங்க அந்த பக்கம் போலையா எங்களுக்கு தெரியல நான் போனப்போ பாத்தாதான் தெரியும் எங்களுக்கு இங்க சும்மா அங்க இங்கனு போற வேலையா இருந்துச்சா அதுனால நாங்க அங்க போல ஏன் இங்கனா எதாவது வர்ற idea இருக்கா வந்த வாங்க friends ஓட போறதுக்கு லாம் நல்லா enjoy பண்ற spot தான் ஏன்னா இதுக்குன்னு வர கூடாது

evening சும்மா அப்டியே ஒரு walk போன மாதிரியா வச்சுகொவேன்

அதான் அங்க எங்க நல்லா இருக்கும் னு கேக்கலாம் னு கூப்பிட்டேன் இதெல்லாம் பண்ணிட்டாங்கள அஹ் அதான் அந்த வேலைகள் மட்டும் இன்னும் full முடியல அப்டியே நடந்துட்டே இருக்கு

ரெண்டு மூணு கடைதான் வந்துட்டு இது நல்லா tourism and development காரங்களோடது மத்துல்லாம் இந்த பொறி செம்பு விக்கிறது மாங்காய் அது எல்லாம் அதுக்கு அப்புறமா balloon விக்கிறது

அந்த மாறி கடைகலாம் இருக்கும் அப்புறம் gulfi வண்டி கடை வண்டி கடை னா அந்த ஆட்டோல வந்துட்டு பின்னாடி set போட்டு போற்றுப்பாங்கள அந்த மாறி அந்த மாறி ice வண்டி அப்டிலாம் அங்க ஒரே இடத்துல போனாலே கிடைக்கும்

shawarma சாப்டு வந்தோம்

அங்க shawarma இல்ல அப்ப அப்போ தான் ஆரம்பிச்ச pepper chicken hyderabad chicken அந்த மாதிரி தான் இருந்துச்சா சரி okay அதுலாம் சாப்ட எங்களுக்கு பொறுமையே இல்லை ஆனா செம்ம traffic அன்னைக்கி பயன்குற traffic வேற ஆயிருச்சா அதுனால நாங்க விட்டுடோம் அந்த side லாம் எப்டி அப்ப traffic control பண்றாங்க நாங்க வர்ற வந்டீல்லாம் எங்க நிப்பட்டுறது அந்த side இல்ல அங்க இருந்து எங்க வீட்டுக்கு வர்ற வழில அந்த railway station பக்கதுளலாம் பயன்குற traffic அங்கலாம் parking க்கு இடம் இருக்கா parking லாம் இடம் இல்லை சும்மா இந்த ஒரு side எங்கையும் அந்த side லாம் நிறுத்தலாம்

பாப்பாக்கு தூக்கம் வந்திருச்சா சரி நீங்க அப்டியே வந்திங்கனா வாங்க இந்த பக்கம் வீட்டுக்கு வரலாம்ல

அங்க வந்துட்டு அப்டியே அங்க வரேன்

friends தான் ஊரே சுத்துறது என்யாரம் பாத்தாலும் வரேன் வரேன் அங்க leave லாம் இருக்குல இனி இந்த மாசம் நிறைய

வேற ஏதாச்சும் வேணும்னா call பண்ணு okay யா

வேற ஏதாச்சும் வேணும்னா call பண்ணு okay யா

2 . Hello ஹான் free யா டா? ஆ, சொல்லுடா

ஆ டேய், நான் ஒரு, PC இல்லைன்னா, laptop எடுக்கலான்னு இருக்கேன், ஏதோ ஒண்ணு 3 . வாங்கலாம்னு இருக்கியா? ஆமா. ம்ம் வேணும், waste பண்றதுக்கு எப்போடா இந்த month ல, இன்னொரு ten days ல, 4 . இந்த week ல. இந்த week அ அதுதான், இந்த week ல, laptop பே இல்லைன்னா, PC எதுனாலும் okay

5 . Budget எனக்கு இதைப்பத்தி எதுவுமே தெரியாது

normal லா வாங்கணும்ன்னா எவ்வளவு இருக்கும்? என்ன மாதிரி use இதுக்கு? சும்மா, அப்பப்ப game விளையாடுவ. அந்த மாதிரி game விளையாடுவேன். Studies க்கு ஏதாவது use பண்ற மாதிரி 6 . ஆ வாங்குனா, ஒரே இடத்துலதான் வச்சிருக்கணும்ண்ணா ஆமா, ஒரே இடத்துல வச்சிருக்கணும். இது வந்து, laptop வாங்கலைன்னா, அதேதான், அப்படியேதான் வெச்சிருக்கணும் 7 . build பண்ணலாம். CP ய build பண்ணலாம். Update பண்ணிட்டே போலாம், சொல்ற மாதிரி ஓ, இது என்ன பண்ண முடியாதா?

8 . ம், எது best அப்போ? உனக்கு நீ அது, college க்கு, அந்த மாதிரி கொண்டு போகணும்ன்னா, laptop ல வாங்கியாகணும் ம்.

night ல use பண்ற மாரி, போதும். அப்படியா இருந்தா, உனக்கு, 9 . அ, இது easy ஆ எடுத்துக்கலாம். அடிக்கடி உனக்கு, அப்புறம் laptop lag ஆகும். போக, போக உனக்குஅ, உனக்கு பிடிக்காம போ, கண்டிப்பா. இருந்தா, CPI வந்து, நீ புதுசா build பண்ணலாம். உள்ளேயே, புதுசா புது processor , 10 . நீயே மாத்தலாம், நம்மளே நம்மளே மாத்திக்க முடியுமா இதெல்லாம்?

Windows எல்லாமே நம்மளே மாத்திக்கலாம்

Screen ம் பெருசா இருக்கும்ல 11 . laptop ஓட? ஆமாம் So , friend ஒருத்தன் எடுத்திருந்தான்

அது எப்படின்னா PC தான் எடுத்தான், HP ல எடுத்தான்

12 . இந்த மாதிரின்னா, எல்லாமே wireless . CPO வே இல்லை, CPI ஏதோ inbuilt அப்படின்னுதான். ஆ, அந்த மாதிரியா? System மட்டும் இருக்கும். Monitor screen மட்டும் இருக்கும்,

keyboard ம் wireless சு, mouse ம் wireless சு

அது நல்லா இருக்கும். ஆனா, அது சீப்பு built பண்ண முடியுமான்னு தெரியலே

அ, எங்க அண்ணன் வந்து, வச்சிருந்துச்சு, லினோவா